ஏன் even இப்ப ஏன some time போய் பணம் எடுக்கிறோம் திடீர் நமக்கு வந்து debit ஆன மாதிரி காட்டும் பணம் வந்திருக்காது automatic reverse அதுலே auto reverse போட்டுரும் அப்படிங்கும்போது நமக்கு உடனே வந்துடும் message வந்துரும்.

இல்ல இல்ல அது திருப்பியும் couple off ஒரு five to ten minutes தான் maximum ஒரு five minutes தான் அதுக்குள்ள என்னன்னா உங்களுக்க reverse credited to அப்படின்னு சொல்லி வந்துடும் இல்லன்னா எல்லாத்துக்கும் போய் bank முன்னாடி தான் நிற்போம். எந் மோ எந்த bank முன்னாடி பொய் நிப்போம் நம்ம. இல்ல அது technical issues happen மா இப்போ என்னன்னா ஆமா இப்போ என்ன சொல்றதுன்னா technical issues வந்து முதலில் ten years வந்து. கம்மிய இருந்தது இப்போ ஜாஸ்திய வந்துருச்சு.

அதுல நிறைய student வந்து use பன்றனால network speed கம்மியா ஆச்சு நிறைய பேரு suffer ஆனோம் என even work from home பண்ணும் போது நமக்கு வந்து சரியா அந்த datas வந்து download பண்ண முடியாது download பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டோம். அது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் சொன்னா நம்ப மாட்டிங்க one hour ஆச்சு ஒரு file download பண்றதுக்கு.

நிஜாம் தான் மா at a time எல்லாருமே உம் சொல்லுமா சொல்லுமா.

Online class லம் எப்பிடி மா போச்சு. எங்களுக்கு எப்பிடி one year full ஆ work from home ஆசோ அதே மாரி. இல்ல அதுவும் correct தான் என்னன்னா work from home பண்ணி இருந்தோம்னா நமக்க company ல வந்து என்ன சொல்லுறது.

ஆமா ஆமா open ஆ சொல்ல போன நம்ம எல்லாத்தையும் சோம்பேறிய ஆகிட்டாங்க.

அது அதுதான் சொல்றேன் என்னன்னா culture மாறிடுச்சு இப்ப என்ன சொல்றது அப்படியே மாற மாற என்ன ஆகுதுன்னா ஒரு சில time என்ன ஆகுதுன்னா whatsapp முலம் தான அனுப்பிச்சு விட்ட நேரடியா நான் ஏதுக்கு. போனும் அப்படிங்கற மாதிரி ஒரு சில பேர் இருக்காங்க அது இது எல்லாமே வந்து disadvantage தான்.

உம் ஆமா ஆமா shopping எல்லாம் முதல்ல பண்ணும் போது பாத்தீங்கன்னா ஒரு two two three years பண்ணுவோமா ஒரு தீபாவளியாக இருக்கட்டும் பொங்கல் இருக்கட்டும் friends meet பண்ணுவோம் போயிட்டு jolly யா shopping பண்ணுவோம் shopping பண்ணிட்டு. Purchase எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் ஒரு hotel ல சாப்பிடுவோம் முடிஞ்சா பசங்க கூட ஒரு சினிமாவுக்கு எங்கயாவது போய்விடுவோம் இப்ப அது எல்லா பெரிய இது ஆகுது எல்லா online shopping போடுறாங்க. சாப்பிடறதும் online ல போடுறாங்க தியேட்டர் theatre book பன்றதும் அதே மாதிரி online ல போட்டுட்டு sorry மச்சான் டேய் எனக்கு book ஆயிடுச்சு ட உனக்கு இது ஆகல டா உனக்கு next show போட்டு இருக்கேன் அது மாதிரி ஆயிரும் அப்படி ஆகிறது. சோ இது எல்லாம் miss ஆகுது என்னன்னா என்ன சொல்றது அந் direct communication and then enjoyment direct ஆ . அந்த ten years முன்னாடி உள்ளது இப்போ இல்ல அது ரொம்ப ரொம்ப miss ஆகுது ஆமா ஆமா உனக்கு cost அளவுல சொல்லணும்னா ordinary mobile எடுத்துக்கோ இல்ல கொஞ்சம் ஓரளவுக்கு காசு இருக்குது அப்படின்னா go to smartphone. அத smartphone வாங்குறது பெருசு இல்லமா அது use பண்ற விதம் இருக்குது கொஞ்சம் safety ஆ இது பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய hacking எல்லாம் நடக்குது இன்னொன்னு என்னன்னா உங்களோட safety எப்படி சொல்றது location எப்போது on ல வச்சுக்குங்க ஏன்னா நீங்க இப்போ எங்கேயாவது uncomfortable feel பண்றீங்க safety இல்ல மாறி இருக்குன்னா டக்குனு ஒரு

இந்த இடத்துல இப்படி இருக்கு situation உடன automatic ஆ உங்களுக்கு வந்த ஒரு safety கி ஆமாமா ஏன்னா world வந்து ரொம்ப worst ஆ போயிட்டு இருக்கு. Safety வகையில் வந்து பிள்ளைகள் வந்து ரொம்ப அதனால வந்த smartphone உங்களுக்கு best தான் but வந்து usage வந்து correct ஆ இது பண்ணிக்கோங்க இந்த charger போட்டு இது. பேசுறது அதெல்லாம் வேண்டாம் அப்புறம் set heat ஆ இருக்கு நான் ஒர ten to fifteen minutes அப்படியே விட்ருங்க அதுக்கப்புறம் charge போடுங்க. உம் எனக்கு treat வைங்க direct treat direct வந்து meet பண்றோம் okay வா okay மா okay மா okay மா bye ஹம் okay

என்ன sir சொல்றீங்க payment அப்படி எல்லாம் நடக்க வாய்ப்பு இல்லைங்க sir

sir உங்க amount டு எனக்கு வ~ send ஏ ஆகல sir, receive ஆயிருந்தா

sir நீங்கப் பிப்ரவரி மாசம் கட்டுனதை இப்ப வந்து கேட்கறீங்க. நாங்க receipt க~ நாங்க கட்டிருந்தோம்னா நீங்க நீங்கக் கட்டிருந்தீங்கன்னா அந்த receipt போட்டு நாங்க bill போட்டுக் கொடுத்திருந்திருப்பேன். நீங்க வந்து இப்~ ஆமா sir நா~ நாங்க bill நாங்க நாங்க receipt கொடுத்திருப்போம் இல்ல. நீங்க amount எங்களுக்கு send ஆயிருந்துன்னா, உங்களுக்கு receipt போட்டு உடனே கொடுத்திருவோம். அந்த மாதிரி நாங்கள் ஏதாச்சும் கொடுக்கவே இல்லை உங்களுக்கு. ஓ okay sir okay sir. நீங்க send பண்ண amount

sir நீங்க பன்ண amount ஏறவே இல்ல. sir நீங்க transaction பண்ண ID எல்லாமே எங்களுக்குச் சொல்லுங்க sir.

sir transaction ID ஏ இங்க வரல sir. எப்படி sir நீங்க amount pay பண்ணிருக்கேன்னு நீங்கச் சொல்லுவீங்க sir eight four எல்லாம் எங்க transaction ID ஏ இல்ல. ID வந்து உங்களுக்கு வந்து sixty forty-two தான் இருக்கு. அந்த ID தான் வந்து இருக்கு நீங்கப் போன month sir sir நான் சொல்றது உங்களுக்குப் புரியுதா இல்லையா sir? நீங்க வந்து trans~ அஹ் transaction நீங்கப் பண்ணி இருந்தாலோ எங்களுக்கு amount ஏறி இருந்துச்சுன்னா அந்த ID proof ஓட எங்களுக்குக் காட்டும். இ~

sir amo~ நீங்க amount கொடுத்திருந்தீங்க send பண்ணி இருந்தீங்கன்னா எப்படி சார் எனக்கு ஏறாமல் போயிருக்கும். நீங்களே சொல்லுங்க. இங்க எவரும் எடுக்கறதுக்கு வாய்ப்பில்ல. எங்களுக்கு வெளிநாட்டில இருந்தெல்லாம் amount வருது. நாங்களே transaction பண்றோம்.

receipt வந்து உங்களுக்கு amount ஏறி இருக்குன்னு நீங்கச் சொல்லிட்டீங்க. இங்க அவங்க என்ன பண்ணிருக்காங்க நான் அன்னைக்கு office ல leave sir இ~ இந்த நீங்க payment அனுப்புற என்கிட்ட மட்டும்தான் இருக்கு வேற யார்கிட்டயும் இல்லை

நீங்க எப்படி இருந்தாலும் எனக்குக் கட்டிதான் sir ஆகணும். எங்க payment எங்களுக்கு வரணும்.

sir நீங்க, நீங்க amount டும் நீங்கத் தான் sir எங்களுக்குக் கொடுக்கணும். எங்க amount அ தான sir நீங்க இப்ப miss பண்ணிட்டு நான் நான் என் கைக்காசு போட்டுக் கட்டுற மாதிரி இருக்கு sir. உங்களுக்குப் புரியுதா இல்லையா? அன்னைக்கு leave வு. நான் அன்~ sir நீங்கக் கட்டுன காசு எனக்கு வரலை. sir நான் சொல்றதைக் கேளுங்க. நீங்கப் பண்~ நீங்க அனுப்பி விட்ட காசு amount ஏ எனக்கு வரலை. நீங்க வந்து எனக்கு அனுப்பிவிட்டுருங்க. எனக்கு அது தெரியல sir. நீங்கக் கட்டவே இல்லை எனக்குத் தெரிஞ்சு. sir நீங்க police அ கூட்டிட்டு வாங்க sir. நான் பார்த்துக்கறேன் sir.

sir receipt அ அந்தப் பொண்ணுகிட்ட கேட்டதுக்கு, amount கொடுத்துட்டாங்க. அவங்க அந்த transaction பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாங்கக்கா அதனாலதான் நான் receipt போட்டுக் கொடுத்தேன். ஆனா கடைசியில பார்த்தா amount ஏறலைன்னு சொல்லி check பண்ணிட்டு நீங்கச் சொல்றீங்கக்கா அப்படின்னு சொல்லிச் சொல்றாங்க. sir, நான்தான் சொல்றேன்ல sir அன்னைக்கு நான் வரலை அதனால amount miss ஆயிருச்சு. நான் வந்திருந்தா amount மட்டும்தான் நான் receipt போட்டுக் கொடுப்பேன். sir அதை வந்து நீங்க தான் கேட்கணும். என் account ல எ~ எங்க sir நீங்க எங்கிருந்து எப்படி அனுப்பிவிட்டீங்க? இங்க வந்து direct ஆ வந்து பணம் கட்டுனீங்களா, online மூலியமா கட்டுனீங்களா? sir நீங்க online ல transaction பண்ணியிருந்தா உங்களுக்கு வந்து message வந்துருக்கும் transaction ஆயிருக்குன்னு. உங்களுக்கு message வந்துருக்குதா sir? sir நான் சொல்றதைக் கேளுங்க sir. நீங்க online ல payment பண்ணி இருந்தீங்கன்னா யாரு வேணாலும் உங்களோட உங்களோட transaction பண்றதை வந்து amount எடுத்துக்கலாம் okay ங்களா. sir என்னோட இது proof ல வரலை sir. நீங்க வேணா வந்து check பண்ணிக்கோங்க. என் ID ஏ கொடுக்கிறேன், என் bank book ஏ கொடுக்கிறேன். நான் என்னமோ ஐம்பதாயிரம் நான் எடுத்துப் போட்ட மாதிரிதான் நீங்கப் பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு amount வரலை sir நீங்கதான் கட்டியாகணும். நீங்கதான் இதுக்கு sir நான் நில்லுங்க sir திரும்பி நான் உங்களுக்காக check பண்றேன், check பண்ணிட்டு எனக்கு amount வரலைன்னா நீங்கதான் கட்டியாகணும். எனக்கு full amount உம் வேணும். உங்க பேரு சொல்லுங்க sir. உங்களோட address சொல்லுங்க. உங்க phone number சொல்லுங்க.

okay sir, okay sir, okay sir sir நீங்க எத்தனாம் தேதி . ஆஹ் phone number சொல்லுங்க sir

ஆஹ் பொறையூர்ல இருக்கு sir. திருச்சில இருக்கு.

ஆஹ் சொல்லுங்க sir திருச்சி திருச்சியில தான் sir இருக்கு. நீங்க எப்ப வேணாலும் வாங்க உங்களுக்கு நாங்க அஹ் receipt கூட அந்த இது காட்டுறேன் history எல்லாமே transaction பண்ணது எத்த~ எவ்ளோ எந்த time எந்த month ல நீங்கப் பண்ணியிருக்கீங்கண்ட்டு எனக்கு வந்து next அந்த இதுல amount இல்லன்னா நீங்கதான் amount pay பண்ற மாதிரி வரும் sir okay வாங்களா sir? sir நீங்க proof எடுத்துட்டு வாங்க sir நானு amount டு missing ஆயிருக்கு. நான் உங்க கிட்ட பார்த்துட்டு, நான் manager ட பேசிட்டு, உங்களை நான் return நீங்கக் கட்டுற மாதிரிதான் வரும் sir. சரி நான் வைக்கிறேங்க sir.

hello ஆஹ் நான் உங்ககிட்ட ஒரு order குடுத்திருந்தேன். ஆஹ் சொல்லுங்க. உங்களுடைய name என்னோட name வந்து ப்ரீதா. okay ப்ரீதா, ஆஹ் உங்களோட order ID சொல்ல முடியுமா? என்னோட order ID வந்து one double two one double two

four three eight one double two four three eight correct ஆ

நீங்க என்ன order பண்ணிருக்கீங்க?

ஆமா நான் குடுத்து one week மேல ஆச்சுது, நீங்க சொன்னீங்க one week இல்லை அதுக்கு மேல ஆச்சு ஒரு eight days ல delivery ஆயிடும்னு சொன்னீங்க, but eight days தாண்டிடுச்சு இன்னும் இங்க delivery வந்து சேரல so அதான் ஏன்னு கேக்கலான்ட்டு call பண்ணி கேட்டேன். ஒரு நிமிஷம் ma'am check பண்ணி சொல்றேன்.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

okay actual ஆ அது வந்து shipped ஆயிடுச்சு, almost இன்னைக்கு நேத்தே deliver ஆயிருக்கணும், நீங்க ஒரு முறை ஒரு வாட்டி கூட check பண்றீங்களா? அதெல்லாம் check பண்ணிட்டேன் ma'am நீங்க வந்து நான் correct ஆ birthday date fix பண்ணி correct ஆ அதுக்கு முந்தனநாள் வந்தது, correct ஆ நான் அந்த date வந்து போய் சேரும் முந்தின நாள் கூட அதுக்கு முன்னாடி ஒரு day தாண்டி okay நேத்தே போய் சேர்ந்தா கூட ஒண்ணும் இல்ல அப்படின்ட்டு தான் நான் வந்து உங்களுக்கு,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 நாங்க அந்த timing படி குடுக்கணும்ன்னு இருக்கோம் நீங்க குடுக்கலைன்னா நாங்க expect பண்ணுனது waste ஆ போயிரும்ல ma'am okay ma'am, cool ma'am tension ஆகாதிங்க, actual ஆ எங்களுக்கு பாத்திங்கன்னா shipped ஆயிடுச்சுன்னு தான் இருக்கு. deliver maybe ஆஹ் ma'am two days முன்னாடியே deliver ஆயிருக்குன்னு தான் எங்களுக்கு வந்துருக்கு, நீங்க ஒரு வாட்டி check பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். check பண்ணிட்டேன் ma'am two days னாலும்ன்னா கூட, within two days ல நீங்க send பண்ணுவீங்கன்னு சொல்றிங்க, but நாங்க ஒரு date fix பண்ணி வச்சுருப்போம், நீங்க அத தாண்டி குடுக்குறப்போ, நீங்க தர hope ல தான okay இந்த timing ல போய் சேந்துடும்னு தான் நாங்க ஒரு time expect பண்ணி வச்சிருப்போம் இதை தாண்டி போறப்போ, அவங்களுக்கு போய் சேருமா, அவங்க அங்க இருப்பா~. அவங்க அங்க இருப்பாங்களா, ஒரு வேலை அவங்க வெளி ஊருக்கு போகலாம் நாங்க அந்த timing குள்ள போய் சேந்துடணும்ன்னு தான் நாங்க address எல்லாம் தந்துருக்கோம். கண்டிப்பா அவங்க வெளிய இருப்~ வீட்ல இருப்பாங்களா இல்ல வெளிய போவாங்களா, அவங்களை புடிச்சு வச்சுக்கிட்டே இருக்கவும் முடியாதுல்ல ma'am surprise gift பண்றோம், அவங்கட்ட சொல்லவும் முடியாது but நீங்க இப்படி பண்றப்ப நாங்க என்ன ma'am பண்றது. correct ஆ delivery பண்ணிருந்தா எங்களுக்கு okay next time இங்கேயே order பண்ணலாம்ன்னு தோணும், ma'am நாங்க வந்து correct ஆ, உங்க வீட்டுக்கு வந்து date க்கு reach ஆகணும்னு, நாங்க இங்க இருந்து ship பண்ணிட்டோம் ma'am கேக்குதா ma'am

ma'am actual ஆ நாங்க வந்து, உங்களுக்கு correct time க்கு reach ஆகணும்னு நாங்க early யாவே ship பண்ணிட்டோம் actual ஆ பக்காவா pack பண்ணி நீங்க சொன்ன மாதிரியே, எல்லாமே surprise ஆ பண்ணி முடிச்சிட்டோம் ma'am but அங்க வந்து may be ஆஹ் delivery issue ஏதாவது,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 என்னைக்கு shipped ஆயிருக்கு, என்னைக்கு அவங்க கைக்கு போய் சேர்ந்திருக்கு எல்லாமே நான் வந்து உங்களுக்கு send பண்றேன் ma'am, i think ஆஹ் நீங்க அவங்க வீட்ல வேணா கூட கேட்டு பாருங்க ma'am ஒருக்கால் அவுங்க வீட்ல யாராவது வாங்கி வச்சுருக்கலாம், இல்லன்னா பக்கத்துக்கு வீட்ல யாராவது வாங்கி வச்சுருக்கலாம், just நீங்க ஒரு go through பண்ணுங்க ma'am, two three times go through பண்ணிட்டோம் ma'am அவங்களுக்கு ஒரு, ஒரு order கூட வீட்டுக்கு deliver ஆகி வரல address கூட பக்கத்துக்கு வீட்டுக்குல்லாம் போயிருக்காது, correct ஆ door number கூட வரைக்கும் நான் correct ஆதான் தந்துருக்கேன், so அது மாறி போக chance கிடையாது, நீங்க okay நீங்க delivery boy late பண்ணுவாங்கன்னு சொல்றீங்க,

உங்க மேல தானே தப்பு, நாங்க உங்கள நம்பி ஒரு product ட உங்கள்ட்ட இருந்து வாங்கி நான் gift பண்ணனும்ன்னு நினைக்கிறேன். but நீங்க இந்த மாதிரிலாம் பண்றப்போ உங்கள நம்பவும் தோணாது, இன்ஸ்டால பாத்து உங்களோட gift collection பாத்து அது புடிச்சதனால தான்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

நான் அந்த gift அ போய் நான் எப்படி குடுக்க முடியும், இப்போ delivery boys வந்து குடுக்குறப்போ அவங்க வந்து return எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா, நான் return அந்த things என்னைக்கு அவங்களுக்கு போய் சேரும் அதுக்கு guarantee ஆ நான் உங்கள்ட்ட எப்படி கேக்க முடியும் மறுபடியும் உங்கள்ட்ட மறுபடி நீங்க குடுக்கணும் அப்படின்ட்டு என்னால கேக்க முடியுமா? அவுங்க என்னைக்கு இங்க return வருவாங்கன்னும் தெரியாது எப்போ கிளம்புறாங்கன்னும் நமக்கு தெரியாது so அதுக்கெல்லாம் நீங்க என்ன answer வச்சுருக்கீங்க நான் என்ன பண்ணட்டும் நீங்க தான் ஒரு solution தரணும் இப்போ. எனக்கு இன்னும் ஒரு one day அதுக்கு மேல என்னால முடியாது. ma'am actual ஆ இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு fault ஆனதே கிடையாது, எல்லாமே correct time ல reach ஆகி எங்களுக்கு positive comments தான் தந்துருக்காங்க so first time இந்த மாதிரி ஒரு issue ஆயிருக்கு. நாங்க report பண்றோம் ma'am எங்க side ல இருந்து எந்த mistakes ஏ இல்லை actual ஆ ஆஹ் நீங்க இவ்வளோ தூரம் பேசுறிங்க i accept it ஏன்னா உங்க side லயும் பாக்கணும் நாங்க but நாங்க வந்து, correct time க்கு ship பண்ணிருக்கோம் ma'am, ஆஹ் may be அங்க தான் ஏதாவது mistake ஆ இருக்கலாம் ma'am நீங்க அங்க அங்கன்னு சொல்றீங்க ma'am நான் வந்து உங்கள்ட்ட first ஏ சொல்லி இருந்தேன் எனக்கு இந்த date குள்ள போய் சேரணும், அந்த ஒரு hope ல தான் நான் உங்ககிட்ட இந்த order ஏ, தந்தது நீங்க correct ஆ timing க்கு அனுப்புவீங்கன்னு ஒரு hope ல தந்தா, நீங்க இப்படி பண்றப்போ எங்களுக்கும் tension ஆக தான் செய்யும் நாங்க கேக்க தான் செய்வோம், because அங்க எப்ப போய் சேரும்ன்னு தெரியாது நம்ம ஒரு expectation ல இருப்போம் இந்த timing ல குடுத்திறணும் அவங்க பாக்கணும், அப்படிங்கற ஒரு expectation இருக்கும், நீங்க இப்படி பண்றப்போ எங்க expectations அப்படியே கீழ உடைஞ்சு விழுற மாதிரி இருக்கு நாங்க ஒரு hope ல அவுங்க பாக்கணும்ன்னு ரொம்ப excitement ஆ இருக்கும் நீங்க மட்டும் இப்படி பண்றப்போ எங்களுக்கும் அது கஷ்டமா தான் ma'am இருக்குது. okay ma'am, ma'am feel பண்ணாதீங்க ma'am எங்களுக்கு தெரிஞ்சு, ma'am நல்லா நீங்க வந்து கேட்டு பாருங்க suppose வேணும்னே அவுங்க கூட வாங்கி வச்சு கிட்டு இன்னும் வரலைன்னு சொல்லலாம், may be அவங்களுக்கு நீங்க தான் அனுப்புனீங்கன்னு தெரிஞ்சுருக்கலாம் so நீங்க இன்னொரு வாட்டி கூட அவங்க கிட்ட கேட்டு பாருங்க ma'am, just try it ma'am because எங்க side லருந்து நாங்க நேரத்தே ship பண்ணிட்டோம் ma'am, எங்களுக்கு வந்து இங்க deliver ஆயிடுச்சு அப்படின்னு தான் எங்களுக்கு report வந்துருக்கு so நீங்க இப்படி வரல அப்படிங்குற போது எங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல ma'am நான் வந்து மேல் இடத்துல சொல்றேன்,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

ஏன்னா இவ்வளோ delay ஆகுறப்போ வீட்ல இருப்பானான்னு அவங்க வீட்ல இருப்பாங்களான்னு தெரியாது அதுக்காக நான் first ஏ வந்து ஒரு gift plan பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேன் ஆனா name கூட என் name வராது surprise ன்னு இருக்கும்ன்னு சொல்லிருந்தேன் so அவுங்களுக்கு தெரியும் இந்த time க்கு order வரும் அப்படின்னுட்டு, but நான் ரெண்டு மூணு time கேட்டுட்டேன் இன்னும் வரல, one day விட்டு one day கேட்டுட்டே இருந்தேன், extra நீங்க சொல்லி three days ஆயாச்சு நான் அதனால தான் இன்னைக்கு உங்கள்ட்ட call பண்ணி கேப்போம்ட்டு call பண்ணேன். ஒருவேளை உங்க நீங்க அனுப்புன delivery boys னால தான் ஏதாது mistake இருக்கணும், நீங்க அவுங்கள தான் enquire பண்ணனும். enquiry பண்ணனும்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

இல்ல நான் ஏற்கனவே கேட்டுட்டேன் நான் சொல்லிட்டேன் அதனால, கண்டு பிடிக்க முடியாது அதனால வந்தா இல்லையான்னு three days ஆயிடுச்சு, ஆனாலும் நான் சொன்னேன் இப்படி இல்ல address ல வந்து from and to ல surprise ன்னு தான் இருக்கும் அதனால அத பாத்து அந்த மாதிரி எதாவது வந்துதான்னு நான்,

தப்பு சொல்ல முடியும் ஏன்னா நீங்க தான் delivery பண்றது நீங்க தான் shipping க்கு எல்லாம் அனுப்பி விட்டது so நான் வேற யார்ட்ட கேக்க முடியும், உங்ககிட்ட தான் delivery boy யார்ன்னு எனக்கா தெரியும் அவங்கக்கிட்டயா நான் போய் கேக்க முடியும் உங்க கிட்ட தான கேக்க முடியும். நீங்க தான் அங்க கேட்டு courier போச்சா இல்லையான்னு கேட்டு inform பண்ணி எனக்கு நீங்க சொல்லுவீங்க சொல்லணும். இன்னும் one day more ma'am அதுக்குள்ள நீங்க அனுப்பிட்டீங்கன்னா எனக்கு okay இல்லைன்னா மறுபடியும் நான் call பண்ணி, இல்லைன்னா வேற எதாச்சும் பண்ண வேண்டியது இருக்கும். உங்க page ஏ report பண்ணிருவேன் ma'am எனக்கு நிறைய friends இருக்காங்க எல்லார்க்கிட்டயும் சொல்லி பண்ற அளவுக்கு ஆக்கிடாதீங்க, நீங்க அதுக்குள்ள நீங்க send பண்ணிட்டீங்கன்னா இல்ல அதோட queries என்ன எதனால போகல அப்படிங்கறதையும் நீங்க எனக்கு சொல்லிட்டீங்கன்னா எனக்கு okay. okay ma'am.

mistake னால மொத்தமா எங்களோட business ஏ spoil ஆகிட கூடாது ma'am so இவ்ளோ தூரம் delay ஆகுறதுக்காக sorry ஆஹ் just check பண்றேன்

okay okay okay நீங்க சரி சொல்றீங்க உங்க range எவ்ளோ தூரம் இருக்கு இன்ஸ்டா ID ல நான் அதை பாத்து தான் நான் உங்கள்ட்ட order போட்டது, but இப்படி இருக்கும்ன்னு நான் கொஞ்சம் கூட expect பண்ணல. சரி இருந்தாலும் உங்களுக்கு one time chance குடுத்திருக்கிறேன் நீங்க அத பாத்து எனக்கு correct டா inform பண்ணிட்டீங்கன்னா எனக்கு okay, அதுவும் இன்னும் one day குள்ள அனுப்பிட்டீங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் helpful லா இருக்கும் அதையும் பாத்துக்கோங்க. yeah okay ma'am okay நான் சொல்லி உங்களுக்கு பாக்கறேன் ma'am பாத்து என்ன issue அப்படின்னு உங்களுக்கு சொல்றேன் ma'am.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

okay ma'am thanks குரு ஹரி கிருஷ்ணா குரு ஹரி கிருஷ்ணா ஏழு ஜூலை ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு முப்பது மார்ச் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி நாலு சீக்கியர்களின் பதினோரு குருக்கள் எட்டாவது குரு ஆவர்

ஐந்து வயதில் ஆப் ஜிக்கு குறியா மற்றும் எட்டு வயதில் ஜோதி ஜோஷ் ஷாமா கிடைத்தது ஆப் ஜி தனது குழந்தை பருவத்தில் மூன்று ஆண்டுகள் நுண்அறிவு ஞானம் உறுதிபாடு மற்றும் தைரியத்துடன் சீக்கியர்களை வழிநடத்தினார் இது அவரது சொந்த உதாரணம் மற்றும் வயது புத்திசாலிதனம் மற்றும் சுயஅறிவு ஆகியவற்றில் எந்த தடையும் இல்லை என்பதை காட்டியது பாலா ப்ரீதம் வாழ்க்கையை சுருக்கமாக பார்போம் சவான்

கவு ஜியின் வயிற்றில் பிறந்தார் நானா சாகிபின் நாட்காட்டியின் படி இப்போதெல்லாம் எட்டு சவால் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை இருபத்தி மூன்று அன்று வருகிறது ராம் ராய் ஜி ஆப் ஜி யின் மூத்த சகோதரர் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஒன்று அக்டோபரில் குரு ஹரி ராய் ஆப் ஜி யின் மூத்த சகோதரர் ராம் ராய் மிகவும் புத்திசாலியாகவும் கொள்கையில் திறமையானவராகவும் முக்கிய சங்கத் மற்றும் மசங்களியிடையே மரியாதைக்குரியவராகவும் இருந்த போதிலும் தகுதியின் அடிப்படையில் ஆப் ஜி யே ஆட்சி வகித்தார் ஔரங்கசீப் குரு ஹரி ராய்யை டெல்லிக்கு அழைத்த போது குடும்பத்தின் கொள்கைகளை தெளிவுப்படுத்துவதற்காக குரு ஜி ஏன் அவர்க்கு பதிலாக ராம் ராய் யை அனுப்பினார் ஔரங்கசீப் குரு ஹரி ராய் யை டெல்லிக்கு அழைத்த போது குரு ஜி குடும்பத்தின் கொள்கைகளை தெளிவுப்படுத்துவதற்காக அவர்க்கு பதிலாக ராம் ராயை அனுப்பினார் ராம் ராய் முதலில் தனது திறமையால் பேரரசர் ஔரங்கசீப்பை கவர்ந்து பின்னர் அற்புத மழை நிகழ்த்தினார் பின்னர் முல்லாக்களை வேண்டுகோளின் பேரில் ஔரங்கசீப் ராம் ராய் யிடம் உங்கள் புத்தகத்தை மித்தி முஸ்லீம் துனியா என்று எழுதி இஸ்லாம் கண்டனம் செய்யபட்டுள்ளது என்று கேட்டார் ராஜா மீது தனது செல்வாக்கை தக்க வைத்து கொள்வதற்காகவும் அவரது மகிழ்ச்சியை பெறுவதற்காகவும் ராம் ராய் அசல் வார்த்தை துனியா என்று கூறினார் ஆனால் எழுத்துப்பிழை காரணமாக அது முஸ்லிம் என்று எழுதப்பட்டுள்ளது இந்த கடுமையான கீழ் படியாமையின் காரணமாக குரு ஹரி ராய் ஜி அவரது சிம்மாசனத்தை பறித்து அவரை என்றன்றும் கைவிட்டார் இந்த காரணத்திற்காக ஆம் ஆத்மிக்கு ராம் ராய் தனது எதிர்ப்பை தொடர்ந்தார் புற்கதியில் அமர்ந்த பிறகு ஆப் ஜி சீக்கிய மதத்தை போதித்து காபூர் சாகிபில் முதல் குருக்களை போல சீக்கியர்களுக்கு போதித்தார் பிறக்கும் போதே தனது வீட்டில் பிறந்த பெண் குழந்தைகளை கொல்வதால் ரோபரை சேர்ந்த பணக்காரர் ஆன ராஜா ராம் தனது நீதிமன்றத்திற்கு வர விடாமல் ஆப் ஜி தடுத்தார் அந்த மனிதன் மனம் திரும்பி இனிமேல் நல்லவனாக இருப்பேன் என்று உறுதி அளித்த போது ஆப் ஜி இந்த பெண் கொலையாளியை நெரிசலான நீதிமன்றத்தில் தண்டித்து அவரை காப்பற்றினார் இவ்வாறாக ஆப் ஜி பல உபகாரங்களை செய்தார் குரு சாகிப்பின் குரு சாகிப் பின் மூத்த சகோதரர் குரு சாகிப் பின் மூத்த சகோதரர் ராம் ராய் தனது தந்தை எனது உரிமையை கொன்று எனது தம்பிக்கு அரியணையும் சொத்துக்களையும் கொடுத்ததாக பேரரசர் ஔரங்கசீப்பிடம் புகார் செய்தார் உனது கட்டளைக்கு நான் கீழ்ப்படிந்ததால் தான் இதெலாம் நடந்தது ஆனால் ஔரங்கசீப் ராஜா ஜெய் சிங்கிற்கு குரு சாகிப்பை டெல்லிக்கு அழைக்கும் படி கட்டளை இட்டார் ராஜா ஜெய் சிங் பெருமூச்சு தனது திவான் பாரஸ் ராம் ஐ குரு சாகிப் டெல்லிக்கு மரியாதையுடன் அழைத்து வர அனுப்பினார் திவான் பராஸ் ராம் காத்பூரை அடைந்து குரு சாகிப்பை டெல்லிக்கு செல்லுமாறு கேட்டு கொண்டார்